இந்த படத்த பார்க்கும் போது எதோ ஒரு அறை மாரி தெரியுது.

இது ஒரு நிறுவனம் மாரி தெரியுது.

உள்ள நாற்காலியில நறைய நபர்கள் அமர்ந்துருக்காங்க.

எதோ ஒரு நிகழ்வு அங்க நடக்குற மாதிரி தெரியுது.

கொழந்தைகள் விளையாட்ற ஒரு எடம் மாரி தெரியிது.

ஆடைகள் விற்கற செய்யுற ஒரு இடம் மாறி இருக்கு.

பக்கத்துல ஸ்கர்டெல்லா நறைய போட்ருக்காங்க.

இது ஒரு பூங்காவு இல்ல ஒருத்தரோடு செலைய சுத்தி நறையா பூக்கள் நட்டு வச்சுருக்க மாரியு தெரியுது.

அங்க சுத்தி நிறைய பேரு உக்காந்து பூஜ செஞ்சிகிட்ருக்காங்க.

மொத்தம் மூணு வாகனங்கள் அங்க நின்றுருக் --

எதோ ஒரு பெரிய வியாபாரம் செய்ற இடம் மாரி இருக்கு.